hai துர்கா hai ஆர்த்தி அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன் வீட்ல பாப்பா எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா அங்க அம்மா அங்க அம்மா அண்ணா அப்பாலாம் எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க பாப்பா என்ன பண்றாங்க? பாப்பா எல்லாரும் படிச்சிட்டு இருக்காங்க டிவி பாத்துட்டு இருக்காங்க எல்லாரும் உம் பாப்பா என்ன படிக்கிறா பெரிய பாப்பா? பெரிய பாப்பா fourth படிக் fourth போக போறாங்க சின்ன பாப்பாவ இன்னும் school ல சேர்க்கல இரண்டரை வயசுதான் ஆகுது அவங்கள இன்னும் சேர்க்கல next year தான் சேர்க்கணும்மா

பெரிய பாப்பா fourth போக போறாம்மா okay okay okay எப்போ school open பண்றாங்க பாப்பாக்கு? பாப்பாக்கு next week open பண்றாங்கடா okay okay okay நல்லா படிக்கிறாளா exam எல்லாம் எப்படி எழுதினா? exam அப்போ தான் பாப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அப்போ கொஞ்சம் hospital ல சேர்த்து வச்சிருந்தாங்க அதுக்கு அப்புறம் hospital ல இருந்து கூட்டிட்டு வரும்போது correct ஆ ஒரு ரெண்டு exam முடிஞ்சிடுச்சு சரி exam அப்ப எழுத முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் school ல போயிட்டு நாங்க கேட்டு

ஆஹ் அதுதான் அந்த virus fever மாதிரி கொஞ்சம் நடுவில் வந்துட்டு இருந்ததில்ல அது கொஞ்சம் light ஆ பாப்பாக்கு school ல மூலமா infection ஆகி attack ஆயிடுச்சு அதுக்கப்புறம் children's hospital ல போயிட்டு ஒரு one week அது மாதிரி admit பண்ணி வச்சிருந்தோம் அதுல போயிட்டு இருந்தாம்மா பாப்பா ஆமா ஆர்த்தி அக்கா இப்போ ரொம்ப fever எல்லாம் வருது குழந்தைங்க குட்டி குட்டி பாப்பாங்களுக்கு தான் வருது எங்க வீட்டாண்டையே நிறைய பாப்பாக்களுக்கு எல்லாம் உடம்பு சரியில்லை okay okay மா அதுதான் இங்கேயும் first குட்டி பாப்பா தான் start ஆயிடுச்சு உடம்பு ஜுரம் அடிச்சுட்டு இப்படியே இருந்துச்சி அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய பாப்பாக்கு start ஆகி மறுபடியும் பெரிய பாப்பாக்கு ரொம்ப முடியாம போயிடுச்சு அதுக்கப்புறம் children's hospital ல கூட்டிட்டு போயிட்டு one week admit பண்ணி எல்லாம் பார்த்து அதுக்கு அப்புறமாதான் discharge பண்ணி கூட்டிட்டு வந்தோம் அச்சச்சோ பாத்துக்கோங்க பாத்துக்கோங்க safe ஆ இருங்க நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கம்மா வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எங்க வீட்டிலேயும் எல்லாரும் நல்லா இருக்காங்க அம்மா இப்போதான் வேலைக்கு போனாங்க அப்படிங்களா okay okay இது college எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? college நல்லபடியா போய்ட்டு இருக்கு இப்போ exam நடந்துட்டு இருக்கு semester போயிட்டு இருக்கு okay okay மா என்னைக்கு முடியுது exam exam வந்து thirty one முடியுது நாளைக்கு ஒரு semester இருக்கு

எப்படி உங்களுக்கு மட்டும் தான் கஷ்டமா இருக்கா இல்ல உன் friend circle ல எல்லாருக்குமே கஷ்டமா இருக்கா exam ஐயோ ஆர்த்தி அக்கா எல்லாருக்கும்தான் கஷ்டமா இருக்கு நீங்க வேற okay okay துர்கா பரவால்ல சரி பார்த்து பத்திரமா எழுது okay வா all the best exam க்கு இப்போ என்ன எத்தன exam முடிஞ்சு இருக்கு இப்போ இப்ப வந்து ரெண்டு முடிஞ்சிருக்கு இன்னும் மூனு இருக்கு இந்த மூணு வந்து தொடர்ச்சியா நடத்துறாங்களா அதுனாலதான் இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு okay okay time கெடைக்கும்போதே நீ வந்து அதெல்லாம் படிச்சு கொஞ்சம் இது பண்ணி ready ஆயிக்கோ exam க்கு. ஏன்னா last எல்லா arrear exam எல்லாம் correct ஆ முடிச்சிரு ஆமா ஆமா அக்கா arrear exam சுத்தமா எல்லாத்தையும் clear பண்ணிட்டு ஒரு நல்ல job ல போய் உக்காந்துடனும் okay மா சரி சரி மா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க காலையில சாப்டியா இல்லையா ஏதாவது உம் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் சாமி கும்பிட்டுட்டு சாம்பார் வச்சாங்க அம்மா சாப்பிட்டுட்டு இதோ படிச்சிட்டு இருந்தேன் உடனே ரொம்ப நாள் கழிச்சு நீங்க phone பண்ணுணீங்க இல்ல அதான் attend பண்ணினேன்

நாளைக்கு வந்து financial service அக்கா நீங்க என்ன பண்றிங்க எதுனா job எதுனா போறீங்களா அக்கா நான் எங்கே job போகலாமா வீட்லதான் இருக்கேன் குட்டி பாப்பா ரெண்டு பேரும் இருக்காங்க இல்ல அவங்க ரெண்டு பேரையும் பாத்துக்கணும் இப்ப எங்க job போறது அவங்க எல்லாம் கொஞ்சம் வளர்ந்தா தான் தேட முடியும் evening ஏதாவது part time job கிடைக்குமான்னு பார்த்துகிட்டு இருக்கேன் எதுவும் set ஆகல இப்போதைக்கு

okay okay பாருங்க பாருங்க நல்லா company government job கூட நீங்க apply பண்ணலாம்க்கா படிங்க அது கூட படிக்கலாம் நீங்க okay okay பார்க்கலாம் டா அதான் TNTS நானே அது தான் try பண்ணலாம்னு இருக்கேன் நீங்களும் try பண்ணுங்க வேணா ரெண்டு பேரும் சேர்ந்து கூட try பண்ணலாம் எந்த பிரச்சினையும் இல்லை okay okay மா உம் அப்புறம் அக்கா அப்புறம் இந்த சரத் பாபு இறந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா அக்கா நடிகர் ஆஹ் ஆமாம்மா மே இருவத்தி ரெண்டாம் தேதி என்னமோ இறந்தார்னு சொல்லிட்டு news ல போயிட்டு இருக்கு ஆமா அக்கா ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு எல்லாருக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும் இந்த முத்து படத்தில் எல்லாம் அவர் செமையா நடிச்சிருப்பாரு அக்கா எனக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவர திடீர்னு இறந்துட்டாருங்கறப்போ சுத்தமா நம்பவே முடியல எப்படி இறந்தார்க்கா என்ன ஆச்சு அவருக்கு அதுதான் ஏதோ உடம்பு சரியில்ல health issues னால இறந்தாராம் அது ஹைதராபாத் hospital ல வந்ஹைதராபாத் hospital ல வந்து சேர்த்து வச்சிருந்தாங்களாம் செப்டிஸ் ஏதோ நோய்னு சொல்லிட்டு அவர வந்து தாக்கிட்டு அத்னால இறந்தார் ஆனா சின்ன வயசுலலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு

hotel தான் run பண்ணனும் அப்படியெல்லாம் சொல்லிட்டு அவங்க அப்பா ரொம்ப ஆசையோட இருந்தாரு ஆனா பாத்தா இவர் என்னடான்னா அதெல்லாம் நமக்கு hotel லாம் run பண்றதுக்கு இவருக்கு interest இல்ல இவரு வந்து போலீசா போகணும் அப்படின்னு தான் இவர் interest ஆ இருந்துருக்காரு கடைசில பாத்தா இவருக்கு அந்த அந்த வேலையும் ஏதோ ஒரு ஆஹ் உங்க ஒரு amount கேட்கிற மாதிரி ஏதோ கேட்டு இவர்கிட்ட அதை pay பண்ற மாதிரி இல்லாத மாதிரி இருந்தது அந்த situation ல அப்ப அவர்கிட்ட இல்லாம இருந்ததா அதுக்கு அப்புறம் சரி அவங்க அம்மா சொன்னாங்களாம் நீ ரொம்ப அழகா இருக்கடா

எப்பவுமே அம்மா வார்த்தை தான் கேட்கணும் பாருங்க அம்மா வார்த்தையை கேட்டு இப்போ எவ்வளவு தூரம் நடிச்சிருக்காரு இவரு அப்பா செம actor ஆனால் அவர்

ஆஹ் கல்யாணம்லாம் ஆயிடுச்சுமா ஒரு wife அதா first ஒரு wife வந்து இவங்க சினேகா நம்பியார்னு சொல்லிட்டு first wife அவங்களுக்கு வந்து ரெண்டு பையன் என்னமோ ரெண்டு பசங்க என்னமோ first பையன் பேரு வந்து சாய் கார்த்திக் பொண்ணு பேரு வந்து பல்லவி அதுக்கப்புறம் மறுபடியும் ஏதோ family ல ஏதோ சின்ன கருத்து வேறுபாடுனால ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ நியூஸ் வந்துட்டு இருக்கு இரண்டாவது அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ போயிட்டு இருக்கு அது உண்மையா என்னன்னு நமக்கு ஒன்னும் தெரியலம்மா ஆனா ஓ okay okay இப்போ அவங்க பசங்க எல்லாம் எங்க அக்கா இருக்காங்க

அங்க இருந்து இறுதி சடங்கு எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்துட்டு போயிருக்காங்கம்மா இது நிறைய movies ல நடிச்சிருக்காரு இருநூற்று முப்பது படத்துக்கு மேல என்னவோ தெலுங்கு தமிழ் ஹிந்தி மலையாளம் இந்த மாதிரி நிறைய movies ல ஒரு நடிச்சிருக்காரு okay okay first movie அவரோடது என்னது அக்கா best movie first first movie பேர் வந்து பாத்தீங்கன்னா இது பட்டினப்பிரவேசமோ என்னவோ first movie அது வந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுவத்தி ஏழுலயோ என்னவோ first first அவர் start பண்ணாரு movie movie அதுக்கப்புறம் முள்ளும் மலரும் அதுக்கப்புறம் நெஞ்சத்தை கிள்ளாதே அது நிறைய movie அதுக்கப்புறம் ஏதோ latest ஆ இந்த முத்து இந்த மாதிரி அதுக்கப்புறம் last movie என்ன பண்ணாரு என்னன்னு நமக்கு தெரியல இந்த மாதிரி நிறைய movie ல வந்தாரு வந்து ஆனா எல்லா character ம் நடிச்சாரு hero character ல் இருந்தாரு villain character ல் இருந்தாரு கொஞ்சம் அதுக்கு அப்புறம் அண்ணன் அதுக்கப்புறம் எப்படி சொல்றது அப்பா character இது மாதிரி எல்லா character ம் நடிச்சிட்டு எல்லாமே இருந்தாரு பாவம் cinema ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது நல்ல ஒரு hero வை இழந்துருச்சுன்னு தான் சொல்லணும் ஆமா ஆமா ஆமா ஆமா அக்கா எங்க அப்பா எல்லாம் முள்ளும் மலரும் படம் அப்பா செமையா பாப்பாரு சும்மாலாம் சொல்ல கூடாது செம actor ஆனா அவரு எனக்கு வந்து அவர் புடிச்ச படத்திலேயே வந்து

நிறைய பேர் MGR sir கூட நடிச்சிருக்காரு நிறைய பேர் கூட கொஞ்சம் அப்படியே நடிச்சிருக்காரு

செப்டியஸ் நோய் வந்து ஆஹ் ரொம்ப கொடுமையான நோய் அந்த மாதிரி நோய் வந்து இறக்கறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் சொல்லிட்டிருந்தாங்க news ல

நம்மளலாம் சிரிக்க வச்சிட்டு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இறந்திருக்கார் பாத்தியா அதுதா cinema உலகமே பின்ன அப்படித்தானே எல்லாரையும் சிரிக்க வச்சிருவாங்க கடைசில அவங்க நமக்காக வாழ்ந்து நமக்காகவே இறந்திடறாங்க அவங்கெல்லாம் எனக்கே தெரியாதுக்கா என் friends தான் எனக்கு சொன்னாளுங்களே group ல photo எடுத்து அனுப்பி இவங்க இறந்துட்டாங்க அப்படீன்னுட்டு எனக்கெல்லாம் ரொம்ப கஷ்டாமாயிருச்சு அம்மா அப்பா கிட்ட சொன்னேன் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதுக்கப்பறம் இது உண்மையா இல்ல fake ஆ fake ஆ கூட சில பேர் create பண்றாங்கல்ல நான் fake னுதான் நினைச்சேன் அப்பறம் பாத்தா இது உண்மைதா ரொம்ப கஷ்டமாயிருச்சு எனக்கெல்லாம் அதுதான் அம்மா கொஞ்ச நாள் முன்னாடி கூட பார்த்தீனா அந்த youtube ல எல்லாம் கூட சரி இந்த google ல message ல எல்லாம் கூட சர news ல கூட வந்தது இந்த மாதிரி சரத் பாபு இறந்துட்டாராமே அவருக்கு உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்காமே அவர் இறக்கறதுக்கு முன்னாடியே ஒர one week முன்னாடியே இவங்களா ஒரு கதை கட்டி இது மாதிரி அவர் இறந்துட்டாரு அவர் உடம்பு ரொம்ப முடியாம இருக்காரு எல்லாம் என்ன சொல்றது ஜனங்கதான் ஊன்னா அவங்கதான் கதைக்கட்டி பெருசுச் பெருசா ஆக்கி அப்படியே news பரவிக்கிட்டே போகுமே அது மாதிரி ஆள்தானே நம்ம ஆளுங்கலாம் அப்படியெல்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க news லலாம் ஆமா ஆமா அக்கா புல்லா வதந்தி தான் உண்மையை இப்ப நம்ப முடியல இப்ப இருக்குற உலகத்தில் எல்லாம் அதுதாண்டா உண்மை இப்போக்கூட அவர் இறந்தாரா என்னன்னு கூட நமக்கே confusion ஆ இருக்கு பாவம் ஆனா நல்ல actor ஆனா நல்லா பண்ணுவார் எல்லாத்துலையுமே நல்லா நடிச்சார் ஆனா இருக்கறதிலையே எங்களுக்கு கூட எல்லாருக்கும் பிடிச்சது வந்து முத்து படத்துலதான் அவர ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அழகா பொருமையா நிதானமா ரொம்ப அவர் எப்படி சொல்றது அந்த பணக்காரன்ற stage லதான் இருப்பார் அதுல ஆனால் அவருக்கு அந்த பணம் நம்மளது இல்லன்னு தெரியும்போது கூட சரி உடனே நம்ம இந்த நிலைமைக்கு வந்திடனும்னு சொல்லிட்டு உடனே

அதுல கூட பாத்தீன்னா அன்த பணக்கார திமிரு அந்த இது அதெல்லாம் எதுவுமே காமிக்க மாட்டார் நல்லா அழகா படம் எந்த அளவுக்கு நல்லா போகுமோ அந்த அளவுக்கு நல்லா போச்சு முத்து படம் கூட super ஆ இருந்தது அது கூட நல்ல படம் super படம்

ஆஹ் நாங்க கூட பார்த்தோம்மா அன்னைக்கு பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் எனக்கே ரொம்ப பீல் ஆயிடுச்சு ஐயோ இவரெல்லாம் நம்ம miss பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு

அவரு பிறந்த ஊர் அந்த அளவுக்கு சரியா தெரியலம்மா என்ன இடம்னு சரியா தெரியல ஆனா thirty one ஜூன் nineteen fifty one ல பிறந்து இருக்கார் அதான் இப்ப ஒரு எழுவத்தோரு வயசோ என்னவோ ஆயிருக்கு ஓ age seventy one ஆ அப்பா சின்ன வயசுதாங்க்கா ரொம்ப நல்லா வாழ்ந்திருக்கலாம் வாழ்ற மனுஷன் தான் அதுதா எழுவத்தோரு வயசுதான் ஆயிருக்கு என்னன்னு தெரியல பாவம் இவ்வளவுதான்னு இருக்குல்ல அவங்களுக்கு அப்ப ரஜினி வயசு விட கம்மியாக்கா இவருக்கு இல்ல அதிகமா ம்மா என்னது அக்கா புரியல சரியா கேக்கல ரஜினி sir க்கு age அதிகம்னு தான் நினைக்கிறேன் எனக்கு சரியா தெரியல ஓ okay okay okay okay அதான் கேட்டேன் ஏன்னா எல்லாரும் ஒரே வயசு மாதிரி தான் இருக்கு எல்லாருக்கும் அதான் கேட்டேன் அது full ஆ படத்தில் என்ன பண்ணுவாங்க full ஆ makeup அந்த மாதிர்தான எல்லாம் பண்ணுவாங்க அதனால இந்த மாதிரி நமக்கு தெரியுது எல்லாம் வயசு கம்மின்னுட்டு இப்ப யாருக்கு தான் original வயசு தெரியுது சொல்லு பாக்கலாம் எல்லாருக்குமே வயசு அதிகமா உள்ளவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க டோபோ எல்லாம் போட்டுக்கிட்டு makeup லாம் பண்ணிக்கிட்டு full ஆ age கம்மியாதானே காமிக்கறாங்க யாருக்காவது ஒருத்தருக்காவது age அதிகமா இருக்கற மாதிரி காமிக்கறாங்களா யாருக்குமே காமிக்கலையே

எந்த நடிகர் தான் பண்ணாம இருக்காங்கம்மா எல்லாம் காசு தான் காச பார்த்தா யாருக்கு தான் ஆசை வராது சொல்லு பாக்கலாம் நடுத்தர மக்களே எல்லா drinks பழக்கம் எல்லா பழக்கம் இருக்கு அவங்களுக்கு எல்லாம் இல்லாம இருக்குமா hero வுக்கெல்லாம் இல்லாம இருக்குமா சொல்லு பாக்கலாம் இதெல்லாம் இருக்கும்னு நான் நினைக்கிறன் சரியா தெரியல அதெல்லாம் தெரியல ஆஹ் okay ஏனா drinks பண்ற மாதிரி இருந்தா கண்டிப்பா அதனால கூட affect ஆகி இருக்கலாம் எதனா body ல அதான் கேட்டேன்

அதுக்கப்புறம் urine infection எல்லா பிரச்சனையும் ஒன்னொன்னா அதுக்கு அப்புறம் வந்துடுச்சாம் அதுக்கு தான் news ல எல்லாம் போட்டு இருக்காங்க அவங்களுக்கு தாக்குன நோய் மத்தவங்களுக்கு யாருக்கும் தாக்க கூடாது ரொம்ப கொடுமையான நோய் அவருக்கு தாக்கினது அது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இருந்தாங்க ஓ அப்போ urine போற இடத்துல ஏதோ ஆயிருக்கும் போல affect ஆயிருக்கும் போல வெளியில அது உள்ளுக்குள்ளேயே இருந்திருக்கும் starting கே அது தெரியாம இருந்திருக்கு

பாத்துட்டு இருந்து இருப்பாங்க அப்ப விட்டுட்டு இருப்பாங்க ஆனா அவ்வளவு காசு இருந்தும் அவர காப்பாத்த முடியல பாத்தியா அக்கா அதுதான் அக்கா life ஏ அது தாண்டா உண்மை அது என்னவோ அதுதான் உண்மை அதுதான் எவ்வளவு காசு இருந்தோம் காசு இருந்தும் என்ன பிரயோஜனம் சொல்லுங்க அக்கா எவ்வளவு பெரிய நோய் வந்து வீட்டுக்குள்ளேயே அவர் எல்லாம் போயிட்டாரு அதுக்கு தான் சொல்றேன் இதுதான் இதுதான் உண்மை இப்படித்தான் இருக்கணும்னு அவங்களுக்கு இருந்திருக்கு போல விதி அதுதான் இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இறந்துட்டார் வேற ஆனால் உயிரோடு இருந்திருந்தால் கண்டிப்பா நிறைய படம் எல்லாம் நடிச்சிருப்பாருக்கா அவர் அதுதான் கண்டிப்பா கண்டிப்பா அது தான் டா இப்பவும் சரி இருநூத்து முப்பதுக்கு மேல என்னமோ படத்துல நடிச்சாராம்அதுல அவர் பண்ணது character ஏ இல்ல

அதுக்கப்புறம் ஏதோ எட்டு வந்து ஏதோ நந்தி வருதுன்னு சொல்லிட்டு ஏதோ awards எல்லாம் வாங்கி இருக்காராம் எட்டு

songs கூட பாடி இருக்காரா அக்கா எதனாவது own ஆ? அது அதெல்லாம் எதுவும் இல்ல songs எல்லாம் எதுவும் own ஆ பாடினதில்லை என்று நினைக்கிறேன்மா இவர் வெறும் movies ல மட்டும் அந்த மாதிரி தான் இருந்திருக்கார் songs எல்லாம் எதுவும் வந்தது கிடையாது இவர் okay okay அப்போ actor மட்டும் தான் போல ஆமாண்டா actor ல மட்டும்தான் இருந்திருக்காரு songs அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது அவ்வளவுதான் அவருடைய விதி முடிஞ்சிருச்சு போயிட்டாரு ஆனால் நினைச்சு கூட பாக்கல அவர் எல்லாம் இறந்து போவாருன்னுட்டு ரொம்ப கஷ்டம் ஆனால்

அதுதான் அதுதான்மா உண்மை

அதான் நிறைய பேர் பார்த்தீங்களா நியூஸ்ல எல்லாம் கூட நிறைய பேர் வந்து சொல்றாங்க இதுமாதிரி இன்னமும் இந்த கொரோனாக்கெல்லாம் பயந்து கூட பாதி பேர் எல்லாம் வந்து வெளியேவே வராமல்நோய்க்கெல்லாம் பயந்துட்டு வெளியே வராமராமல் கதவ மூடிக்கிட்டு online ல food order பண்ணிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் சொல்லிட்டு இப்ப கூட news ல ஒரு நாலஞ்சு பேர வந்துட்டு காமிச்சுகிட்டே இருக்காங்க தொடர்ந்து யாரோ ஒருத்தரை காமிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படி இப்படி எல்லாம் நாமெல்லாம் என்ன சொல்றது நம்ம தைரியசாலி தான் போல நமக்கு மேல பயப்படறவங்க எல்லாம் எப்படி எல்லாம் இருக்காங்க பார் நோய் ஏதோ infection ஆய்ருமோன்ட்டு எப்படி எல்லாம் பயப்படுறவங்க இருக்காங்க இல்ல

அதுதான் எந்த நோய் எப்படி தாக்கும் எந்த side வரும் யாரு மூலமா வரும் என்ன ஏதுன்னே தெரியல அது என்னமோ புதுசா நோய் அவரை வேற சரத்பாபு sir அ தாக்கி sepsis நோயாம் ஏதோ அது அவரை தாக்கி என்னென்னமோ infection பண்ணி அது எவ்வளவு பெருசா வச்சுட்டு போய் இருக்குது பார் அதுதான் சொல்றேன் யாரை எப்படி எந்த உடம்பு சரி இல்லாம வருமோ அதுவேற ஒரு பக்கம் ரொம்ப பயமா இருக்கு ஆமா ஆமா அக்கா எல்லாரும் safe ஆ இருக்கணும் இப்ப புதுசா news ல பாத்திங்களா இப்போ வெயில் தான் போயிட்டு இருக்கே ஆமாண்டா வெயில் தான் செம வெயில் வீட்டிலேயே நம்ம வீட்ல இங்க இருக்க முடியல அனல் கொழுத்து கொழுத்து கொழுத்துன்னு கொளுத்துது அதுவும் சென்னையில் வேற என்ன சொல்றது அளவுக்கு அதிகமாக வெயில் வேறயாமே இந்த வாட்டி இவ்வளவு நாள் வரலாற்று காணாத வெயில்னு சொல்லிட்டு அத வேற போட்டு இருக்கான் அது வேற ஐயோ சுத்தமா முடியல AC யை போட்டுட்டே இருந்தா தான் அந்த சின்ன பொண்ணு தூங்குது எல்லாம் இது பண்ணுது பெருசாவது பரவாயில்லை சமாளிக்க முடியுது சின்னது வச்சு சுத்தமா சமாளிக்க முடியலம்மா எங்க வீட்ல கூட இருக்கவே முடியல அக்கா ஓட்டு வீடு வேறயா ரொம்ப அனல் அடிக்குது வெளியில college க்கு போயிட்டு வீட்டுக்கு வரவே முடியல அப்படி ஒரு வெயிலுக்கா college குள்ளயே இருக்கணும் ஏன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம் போல இருக்கு இந்த அதுவும் இந்த ஓட்டு வீட்ல வேண்டாம் வேண்டாம் ஜன்னல் போட்ட வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம் போல இருக்கு ரொம்ப வெயில் அநியாயத்துக்கு இந்த வெயில்ல செத்து போய் வாங்க போல பாதி பேரு

ஆஹ் அதெல்லாம் போடல அக்கா AC எல்லாம் போடல அக்கா பேன் தான் இருக்கு ஒண்ணுத்துக்கு ரெண்டு இருக்கு ஓட்டு வீடு வேறயா ரொம்ப அனல் அடிக்குது ஓகே ஓகே மா அதுதான் நம்ம வீடே தளம் வீடு தானா நம்மளுக்கே சுத்தமா முடியல அது AC போட்டு தான் இத்தனைக்கும் AC போட்டு தான் வச்சிருக்கோம் அந்த AC use பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கு மறுபடியும் அந்த AC off பண்ண மறுபடியும் எடுத்துக்குது அனல் உன் friends circle எல்லாம் எப்படி இருக்காங்க school எல்லாம் முடிஞ்சு அது எல்லாம் எப்படி போச்சு life லாம் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு school friends கூட எல்லாம் அவ்வளவுக்கா பேச்செல்லாம் இல்லக்கா எல்லாம் அப்படியே வேற வேற college க்கு போயிட்டு அவங்க அவங்க busy ஆயிட்டாங்க அவங்க அவங்க life பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் okay okay மா இப்ப college எல்லாம் friends லாம் எல்லாரும் நிறைய புடிச்சி இருக்கியா இல்லையா? college ஐயா ஐயோ school ல விட எனக்கு college அ விட்டு வரது தான் அக்கா ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு எனக்கு ரொம்ப close ஆயிட்டாங்க ஆனா two year வந்து நான் online ல தான் class பார்த்தேனே நேர்ல கூட நான் போகவே இல்ல college க்கு ஆனா எனக்கு இவளுங்கள விட்டு பிரியறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப இவளுங்க கூட ரொம்ப close ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் செம school friends விட எனக்கு college friends தான் அக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு

okay okay மா அதுதான் இப்போ எல்லாம் அப்படித்தான் school life முடிஞ்ச உடனே school life அப்படியே cut ஆயிடும் அதுக்கப்புறம் college விட்டு பிரியும்போது college life கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்

ஆமா ஆமாக்கா இப்பயே எனக்கு நான் எடுத்து பேச time ஏ இல்ல படிச்சிட்டு தான் இருந்தேன் சரி ரொம்ப நாள் கழிச்சு ஆர்த்தி அக்கா போன் பண்ணி இருக்காங்களே சரி எடுத்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்க call attend பண்ணனே எனக்கு வந்து second degree படிக்கணும்னு தான் அக்கா ஆசையா இருக்கு ஆனா வீட்ல வந்து degree படிக்க வேணாம் நீ job போ degree படிச்சா ரெண்டு வருஷம் ஆகும் அதுக்கு நீ job போனா உனக்கு experience வரும் இந்த ரெண்டு வருஷத்துல நீ நல்ல salary வாங்கலாம் so நீ job try பண்ணு அப்படின்னுட்டாங்கக்கா ரொம்ப tension னா இருக்கு எனக்கு சரி okay அவங்க சொல்றதையும் நம்மளும் கேட்கணும் இல்ல வீட்லயும் கொஞ்சம் கஷ்டப்படுற family தானே நம்ம பாக்கலாம் விடு அந்த அளவுக்குவாவது நம்மள படிக்க வச்சிருக்காங்களே அதுவே நம்ம எல்லாம் பெருமைப்படணும் அதெல்லாம் கூட படிக்க வைக்காமல் எவ்வளவு பேரு கஷ்டப்பட்டுட்டு யாரு help பண்றதுக்கு ஆள் இல்லாம எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அதை எல்லாம் நம்ம பார்க்கணும் இல்ல இந்த அளவுக்கு நம்ம படிச்சிருக்கம்னுட்டு